இங்க ரெண்டு பேரு கம்பி புடிசிட்ருக்காங்க.

கடைக்கு முன்னாடி ரெண்டு பேர் வேல செஞ்சிட்ருக்காங்க.

இங்க வெளிச்சத்துக்காக லைட் போட்டு வச்சுருக்காங்க.

இந்த மார்க்கெட்ல நெறைய காய்கறிங்க ஃபிரெஷ்ஷா இருக்கு.

இந்த கடைல மூணு காரு நிப்பாட்டி வச்சிருக்காங்க.

வீடு சைட்லயு நடுவுலியு செடி கொடிகள் பறந்துட்ருக்கு.

வீடு சுத்திலும் நெறைய வீடுங்க இருக்கு.

நெறைய விதமா காய்கறி இந்த கடையில இருக்கு.

காய்கறி விக்கிருக்கு ஒரு ஆள் நிந்ட்டு இருக்கா அங்க.

இந்தக் கடயில வெளிச்சத்துக்காக லைட் போட்டு வச்சுருக்காங்க.

ஒரு பையன் மரத்துக்கு கீழ நின்னு போட்டோ எடுத்துட்டிருக்காரு.

இங்கே ஒரு சின்ன தகர செட் போட்ட வீடு இருக்கு.

வாழ கண்ணுங்க சு சுத்தி நெறையா தென்ன மரோ இருக்கு.

இந்த பார்க்குல நம்ம நெறைய மரோ செடிங்கள பாக்கலா.

சேரு பக்கத்துல ஒரு டஸ்ட் பின் இருக்கு.

அங்க நெறைய மழைனால மண் சரிவு ஏற்பட்டுருக்கு.

ஒரு தோட்டத்துல நெறைய செடி பரவிருக்கு.

இது ஒரு சின்ன அழகான கஃபே .

இங்க நெறைய பேர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க.

இந்த துணிக்கடையில அழகான ட்ரெஸ்சுங்க ஹேங்கர்ல மாட்டி வச்சிருக்காங்க.

இது ஒரு பெரிய ஹச்_டி_எஃப்_சி பேங்க் .

ஓரத்துல இருக்குற செவுத்துல நோ பார்க்கிங்குனு போடு போட்டு இருக்காங்க.